எண்பத்தி ஒன்பதில் நாடு முழுவதுமான நடைபெற்றுள்ளது தடுப்பு நடவடிக்கைகள் அரசாங்கம் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமை~ அமைச்சர்கள் வாயிலாக நமது இந்திய அரசாங்கம் சாலை விபத்துகளை குறை~ குறைப்பதற்கு தடு~ தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறது அதிகமான விபத்து பகுதிகளில் சாலைகளை சீர் செய்தல் மற்றும் கட்டமைப்பு மேம்படுத்துதல் போக்குவரத்து குறியீடு மற்றும் சாலை செய்~ செய்கைகள் முதலில் போக்குவரத்து அதிகம் அதிகம் உள்ள சாலைகள்தான் நன்றாக செயல்படுகிறது என்பதை உறுதி செய்~ உறுதி செய்கின்றது நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் சாலைகளை எல்லாம் முறையிலும் அமைத்துள்ளது அதிவேகமாக இயக்கப்படும் இய~ இயக்குபவர்களை கண்காணித்திட கண்~ கண்காணிப்பு cam~ camera க்களை பொருத்தியுள்ளது சாலை குறி சாலைகளில் குழி தோண்டியது தோ~ தோண்டுவதால் மற்றும் மணல்களை குவிப்பதால் த~ தடை செய்தல் சாலையால் சில நீக்கி பா~ பாதரசங்களின் பாதுகாப்பு நடத்~ நடத்த செல்வதை உறுதி செய்~ உறுதி செய்ய வேண்டும் பொதுமக்கள் சாலை விதிகளை மதிக்காமல் சென்றால் அரசு கடுமையான விதிகளை நடை~ விதிகளை நடைமுறைப்படுத்தி அவர்களின் மீது குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தனிமனிதன் ஒரு வாகனத்தை ஒரு வாகனத்தை இயக்கும் ஒருவர் தற்~ ஹம் தற்கான ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு தேவையான பயிற்சி அதற்கு

கட்டியதற்கான சான்றிதழ் அனுமதி மற்றும் தகுதி சான்றிதழ் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் வாகனங்கள் என்பது brake திடீரென பழுத~ பழுதாவதால் பயங்கரமான விபத்துகள் நேரிடுகிறது எனவே வாகனம் நல்ல நிலையில் இருப்பதும் தகுந்த இடைவெளி காலங்களில் வாகனங்களை பழுது நீக்கி நிற்க அவசியம் சாலைகளில் உள்ள குழிகள் மற்றும் மேல்~ மேடுகளான ஏற்படும் விபத்துகளை தடுக்கி தடுக்கிட வாகனங்களின் அலட்சிய பாதுகாப்பு கருவி பொருத்தப்பட்டதால் சாலையில் உள்ள மே~ மேடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகளில் மோசமான நிலையில் உள்ள சாலைகளை பற்~ பற்றியும் வேகத்தை மீறு~ மீறும்போது ஓட்டுநருக்கு எச்சரிக்கை செய்கின்றது car செய்வதால் சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை குறையும் பலர் ஒரே ஒரே வாகனத்தை பயன்படுத்துவதால் ஏறி பொருள் பணம் மற்றும் நேரம் சேமிக்கப்படுகின்றது சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்ப்~ ஏற்படாது காற்று மாசுபடும் குறையும் சக மனிதர்களின் நன்~ நன்கு புரிந்து கொள்ளும் இண~ இணக்கமாக உறவு உறவு முறை ஏற்பட்~ ஏற்படும் வலி~ வலுவை வழி வைக்கின்றது இளம் வயதினற்க்கு சாலை பாதுகாப்பு கல்வி தரும் வகையில் பெற்றோர் ஆசிரியர்கள் பெரும்பங்கு வகிக்கின்றனர் ஒரு பெற்றோர் போக்குவரத்து விதிகளை மீறும்போது அந்த குழந்தையை பிற்காலத்தில் தன் பெற்றோரைப் போலவே போக்குவரத்து விதிகளையும் மீறும் எனவும் எனவே பெரியவர்கள் போக்குவரத்து விதிகளை கடைப்பிடித்து முன்மாதிரியாக விளக்க வேண்டும் குழந்தைகள் காணொளி மற்றும் கணினியில் வாகனத்தை வேகமாக இயக்குவது போன்ற படக் காட்சிகளை காண்பது காண்பது விளையாடுவது பெற்றோர்கள் அனுமதிக்கக் கூடாது எனவே இவ்வி~ இவ்விளையாட்டு பிற்காலத்தில் வாகனம் வேகமாக இயக்க பழக்கத்தை குழந்தைகளிடையே ஏற்படுகின்றது எனவே அரசு இத்தகைய விளையாட்டுக்களை தடை செய்ய வேண்டும் போக்குவரத்து குறியீடு மற்றும் போக்குவரத்து விதிகளை குழந்தைகள் அறிந்து விட உதவுகின்றது சரியான குறியீடுகளை கா~ வழி~ வழியாக சாலையில் கட~ கடந்திட அறிவுறுத்தப்படுகிறது சாலைகளில் அங்கு இங்கோ குறுக்கே ஓடுதல் கூடாது என்பதையும் என்பதையும் கண்டறி~ கண்டறிய வேண்டும் குழந்தைகள் பரு~ பருவத்திலேயே போக்குவரத்து கல்வி கற்றுத்தர வேண்டும் பள்ளி பாடத்தில் ஒரு பகுதியாக போக்குவரத்து கல்வி இணைக்கப்பட வேண்டும் கலைத்திட சாலைப் பா~ சாலைப் பாதுகாப்பு தொடர்பாக போட்டிகள் நடத்த வேண்டும் வாசகங்கள் மற்றும் கட்டுப்~ கட்டுரைகள் எழுத வேண்டும் பாடம் படம் வரைந்து போன்ற செயல்கள் சாலைப் பாதுகாப்பினை வலி~ வலுவைக்கச் செல்லும் ஊடகம் வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் மற்றும் விள~ விளம்பரங்கள் போன்ற ஊடகங்களில் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் சச்சின் டெண்டுல்கர் நாலும் நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை ஒட்டி மும்பை காவல்துறையும் motor வாகனம் ஓட்டுநர்களின் விழிப்புணர்வு ஏற்பட்ட~ ஏற்படுத்தினார் வண்ணம் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தது அதில் தலைக்கவசம் அணிந்து சிறந்த சாலை சாதனைகளை செய்துள்ள இதுவரையானால் நாம் நம் இது இவரை பின்பற்றுவோம் என்று குறிப்பிடுகின்றது போக்குவரத்து குறியீடு போக்குவரத்து குறியீடுகள் சாலைகளில் போக்குவரத்து நடத்தும் சத்தமில்லா நடத்துனராகவோ செயல்படுகிறது எனில் வேகத்தடை வா~ வா~ வளர்ப்பு திருப்பு இடப்~ இடப்புறம் திரும்பாதே போன்ற சில குறியீடுகளை கட்டாயம் குறியீட வேண்டும்

இளைப்பாறும் இடம் வாகனம் நிறுத்துமிடம் நிறுத்தக்கூடாத இடம் போன்ற தகவல்களைத் தருவதால் தகவல் குறியீடுகள் என்று அழைக்கப்படுகின்றது பொதுமக்களிடையே போக்குவரத்து விதிகள் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சாலை விபத்து ஏற்படும் புகை குறைக்கவும் சாலை பாதுகாப்பு வாரம் தேசிய நி~ நிகழ்வாக நடைபெறுகின்றது இது ஆண்டுதோறும் அனுசரிக்க வேண்டும் மிகவும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடும் கொண்டாடப்படுகின்றது சாலை பாதுகாப்பு தொடர்பாக பலவித நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் சாலை பாதுகாப்பு குறித்து போன்~ பேனர்கள் போஸ்டர்கள் சுவரொட்டிகள் கை இட வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வண்ணம் அமைக்கப்பட வேண்டும் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்தில் சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்க வேண்டும் ஒரு kilometre அல்லது இ~ இரண்டு kilometre தூரம் தூர mile நடந்து செல்வது மற்றும் மிதிவண்டியில் செல்வது நல்ல நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாத வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் தடுப்பு இல்லாத இருப்~ பாதையை வழி~ வழிகளில் கட்~ கட்டைகள் ஊன்றி வைக்க வேண்டும் மிதிவண்டியில் செல்பவர்கள் தனி வழியே சாலையில் அமைத்து சாலை விபத்துகளை குறைக்க பல நன்மைகள் அடையும் மிதிவண்டியில் செல்வது ஆரோக்கியமான பழக்~ பழக்கமும் காற்று மாசுபட்டை தடுப்பதாகவும் அமைகிறது வாகனம் உற்~ உற்பத்தியாளர்கள் இருசக்கர வாகனங்களை உற்பத்தி செய்யும்போது அதிகபட்ச வேகம் அம்பது கிலோமீட்டர் மணி வேக~ செல்~ செல்லாதபடி வடிவமைக்க வேண்டும் முன் முன்னே நிகழ்வுகளை தொகுத்து கூறியோ காணொளி மூலமாகவோ விழிப்புணர்வுகள் ஏற்பட்~ ஏற்படுத்துவது அவசியம் பாட சுருக்கம் சாலை பாதுகாப்பு என்பது சாலையோர பயன்படுத்துவோர் மற்றும் வாகனம் பயன்படுத்துவோர் கோர விபத்து மற்றும் பெரும் காயங்கள் ஏற்படுத்து~ ஏற்படுவதில் இருந்து பாதுகாக்கும் வண்ணம் ஏற்பட்டுள்ளது வி~ வழிமுறைகள் ஆகும் சாலை விதி~ விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகள் கடைபிடித்தால் ஏற்படும் சாலை விபத்துகள் ஒரு நாட்டின் முன்னே~ முன்னேற்றம் என்று பொருளாதாரம் பொருளாதாரத்தை

போக்குவரத்து குறியீடு சாலையில் சத்தமில்லாத நடந்~ நடந்துனர் அனைவரையும் வழி வழி நடத்துகின்றது ஒவ்வொரு நாளும் சாலை பாதுகாப்பு வாரத்தை கொண்டுள்ளது நான் சாலை பாதுகாப்பினால் விதிமுறைகளை தடை விதிக்க வேண்டும் வரிகள் வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியாக பல~ பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்~ செலுத்துபவை வரிகளாகும் பேராசிரியர் சிவ்~ சிவலிங்கமணி கூற்~

ஒவ்வொரு முறையும் ஒவ்வொ~ தவறுகளை சுட்டிக்காட்டும் வண்ணத்தில் பல அமைப்புகளை அமைக்க வேண்டும் இதைப் போன்று அரசு கடைபிடித்தல் வாகனங்களை இயக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாகனங்கள் இயக்க முடியும் என்பதை அரசாங்கம் கூறுகிறது

கட்டுப்பாட்டாக அமைந்துள்ளது இதனை கண்டு மக்கள் சாலை பாதுகாப்புகளை ஏற்பட்~ ஏற்படாத வண்ணத்தில் அமைக்க வேண்டும் சாலையில் பயணிக்கும் போது எந்தவித விபத்தும் ஏற்படாத வண்ணத்தில் வண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதை கண்டு மகிழ்கின்றது சாலையோர பாதுகாப்பின் மீது ஒரு கண் வைக்க வேண்டும் என்பது மக்களின் வேண்டுகோளாக இருக்கின்றது அஹ் தம்முடன் பயணிக்கும் பயனர் பயனர்களின் எண்ணிக்கைகளை தடைக்கான முறையில் செயல்படுத்த வேண்டும் அதிவேகமாக செல்வதால் அதிக விபத்துகள் ஏற்படுகிறது இதனை கண்டு நாம் சீருடாக செல்ல வேண்டும் என்பது மக்களின் ஏற்படுகின்றது பெண்களின் பாதுகாப்பு அறிமுகம் பெண்ணின் பெண் பெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்கப்படுவதாக அவர்களின் ஏற்கனவே உள்ள வலிமையை உலக உலகம் உணரும் விதியாக விதமாக மாற்றும் பெண்ணியம் ஆகும் பெண்கள் சமத்துவத்திற்காக போராட்டமாக எந்த ஒரு கண்ணியவாதிகளோ அல்லது ஏதோ ஒரு அமைப்பிற்காகவோ சொந்தமாக அல்லது மாறாக அது மனித உரிமைகளைப் பற்றி அக்கறை கொண்டவர்களின் கூட்டு முயற்சியாக ஒரு ஆணுக்காக கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படுமானால் ஒரு பெண்ணுடைய பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வியாகும் பெண்களை பலவிதமாக பாலியல் செய்~ பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறாக அவதூறு அது ஒரு பெண் இனத்திற்கு ஆணினால் கிடைத்த ஆகும் என்பது மகாத்மா காந்தி கூறுகின்றார் பெண்கள் மேம்பாடு மற்றும் தனித்துவம் என்பது தனித்துவம் என்பது அவர்களின் அரசியல் சமூக பொருளாதாரம் மற்றும் நலம் நலவாழ்வு நிலையில் பெரும் முன்னேற்றத்தைக் குறிக்கும் இது அவர்களின் நிலை நிலைத்த மேம்பாட்டிற்கு அணிவூராகும் நாட்டின் நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு நமது சமூகத்தின் பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளித்ததும் பாலின சமத்துவம் அடை~ அடைதலும் அவசியமாகும் பாலினம் மற்றும் சமூகம் தங்கள் சமூகவியயில் பாலியல் இடையே வேறுபாட்டை காண்கிறோம் பாலினம் பாலியல் என்பது உயிரி உயிரியல் பண்பு கூற்~ கூற்றின் படி உயிரில் பண்பு கூற்றின் படி ஆண் அல்லது பெண் என சமூகத்தில் பயன்படுகின்றது ஆண்களும் பெண்களும் இடையிலான வேறுபாடுகளை மக்கள் பேசும்போது பெரும்பாலும் பாலியல் பற்றி கருத்துக்களையே பேசப்படுகின்றது ஆனால் பாலினம் என்பதை விட உயிரியல் பண்~ வேறுபாடு மட்டு~ மட்டுமே அது என்~ என்பது சற்று நமது சமூகத்தின் புரிதல் மிக அவசியமாகும்

மற்றும் திருநங்கைகள் மற்றும் பிற பாலின நிலைகளை உள்~ உள்ளடக்கிய உள்ளடக்கிய அதனை சமூக எவ்வோறு அணுகி செல்கின்றது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் ஆஹ் அனைவரும் கல்வி என்ற உரிமை புகுத்தப்படுகின்றது இப்போ கல்வி பெண் குழந்தை தாயாக பெண் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அரவணைப்பை ஏற்படுத்துகிறது குழந்தைகளின் அவசியமான குழந்தைகளின் அவசிய தேவையான கல்வி அறிவியல் போ~ பெறவும் அவர்களின் திறமையை மேம்படுத்தவும் அதன் சமூகத்தின் அவர்களின் தகுதியான நிலையில் உயர்த்~ உயர்த்தவும் அவர்களின் சுய முன்~ முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றது அதிகரித்த கல்வி முறை உலகெங்கும் கல்வியை கல்வி கல்வி என்ற இளையோரின் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் பேர் பெண்கள் எனவே அனைத்து குழந்தைகளும கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பின் தங்கிய நாடுகள் முன்~ முன்னேற்றம் அடையும் ஆள்கடத்தல் ஆள்~ ஆள்கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது படிப்படியாக குறைய வேண்டும் எல்லா பெண்களும் மற்றும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையோ இளம் பெண்களுக்கு அடிப்~ அடிப்படைத் திறன்கள் மற்றும் அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தருவதினால் ஆள் கடத்துதல் கணிசமாக குறையப்படும் என்பது ஆள் கடத்துதல் கடத்தல்கள் பற்றி ஐக்கிய நாடுகள் இதை விளக்குகின்றது உலகம் முழுவதும் பெண்கள் வாக்~ வாக்~ வாக்காளர்களாகவோ உள்ளனர் அவர்களது அரசியல் ஈடுபாடு கட்டுப்பாடு குடிமைக் கல்வி மற்றும் குடிமைப் பயிற்சி அனைத்து விதமான மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு தடை செய்யப்பட்ட ஐக்கிய நாடுகள் பெண்களுக்காக தலைமுறை தலைமை மற்றும் பங்கேற்கின்றது பற்றி ஆய்வு புரிந்து கொள்கிறது வளரும் குழந்தைகள் கல்வியறிவு பெற்ற தாய்மார்கள் குழந்தைகள் கல்வியறிவு பெறாத தாய்மார்கள் குழந்தைகளை ஒப்பிடுகையில் இரு மடங்கு அதிகரிக்கின்றது ஐந்து வ~ ஐந்து வயதுக்கு மேல் வாழும் வாழ வாய்ப்புள்ளது என்று ஐக்கிய நாடுகள் பெண்களுக்காக கல்வி முறைய நிறுத்தும் பரிந்துரைந்துள்ளது காலம் தாழ்த்திய திருமணம் பின்தங்கிய நாடுகளின் மூன்றில் ஒரு பெண் குழந்தைகள் பதினெட்டு வயதிற்குள் திருமணம் ஆகிவிடுகின்றது என்பது எந்த எந்த நாடுகளிலும் பெண் கொழந்தைகள் ஏழு அல்லது அதற்கு மேலான வருடங்கள் படிக்கின்றார்களோ அவர்களின் திருமணம் நா~ நான்கு ஆண்டுகளு~ ஆண்டுகள் வரை தள்ளிப் போகின்றது என்று ஐக்கிய நா~ நாடுகளில் மக்கள் தொகை நிதி பரிந்துரைக்கின்றது வருமானம் சாத்தியம் ஐக்கிய நாடுகளில் கல்வி அறிவியல் மற்றும் பாலசந்தர் கலாச்சாரம் அமைப்பின் கூற்றுப்படி கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறமைய அதிகரிக்கின்றது ஒரு பெண் ஆரம்பக் கல்வி பெற்றோர் கூட அந்தப் பெண்ணின் வருமானத்தின் இருபது சதவீதம் வரை அதிகரித்து உள்ளது மொத்தம் மொத்த உள்~ உள்நாட்டு உற்பத்தி மேம்படுத்துதல் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் சிறுவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் உயிர்கின்றது என்பதை கருத்தில் ஏற்றுக் கொள்ள வேண்டும் வறுமை குறைப்பு பெண்களுக்கு கல்வி உரிமையும் சம வாய்ப்புகள் வழங்கப்படாமல் அவர்கள் பொருளாதார செயல்பாடுகளில் பங்கேற்பது இதனால் இவர்களின் வருமானம் ஈட்டுதல் குறையும் வழியாகும் இந்தியாவின் முதன்மை பெண்~ பெண்மணிகள் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகாராஷ்டிராவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறில் ஐந்து மாணவர்களுடன் புனேவில் பல்கலைக்கழகத்தில் தொடங்குகின்றது மத்திய அமைச்சரவையில் பதவி வகிக்க முதல் முதல் பெண் விஜயலட்சுமி பாண்டி மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவிக்கு வகித்த முதல் பெண் சுஷ்~ சுஷ்மா சுவர்வா மாநிலத்தில் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா சுமித்ரா இருபத்தி அஞ்சு வயது வயதாக இருக்கும்போது ஹரியானா அமைச்சரவையில் அமை~ அமைச்சரானார் சுதந்திர இந்~ சுதந்திர இந்தியாவிற்கு முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஒன்றினை மாகாணங்களில் பொறுப்பாவார் ஆனால் ஆனால் ஐக்கிய நாடுகளின் போது சபையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்தியாவின் முதல் பெண் பிர~ பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரான்பேடி கிரண்~ கிரண்பேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அமைச்சராக நோ~ நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது everest ஐ சிகரத்தை அடைந்த முதல் இந்தியப் பெண் பச்சேந்திர பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புக்கர் பரிசு பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருண் அருந்ததி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் பெண் குடியரசுத் தலைவர்

மீரா குமார் ரெண்டாயிரத்தி ஒன்பது உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதி~ நீதிபதி மீரா சாகிப் இந்தியா தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் அன்னி~ அன்னி பெசண்ட் இந்தியாவின் முதல் பெண் மாநிலம் முதலமைச்சர் சுசேதா கிருபளானி முதல் பெண் காவல்துறையினர் DGP காஞ்சன் சவுத்ரி பட்டதாரி

பாலின அடிப்படையிலான சமத்துவ~ சம~ சமத்துவமின்மை சமூக பகு~ பாகுபாடுகள் மற்றும் பொருளாதார சீரழிவு பெண் குழந்தைகளை வீட்டு வேலைக்கு ஈடுபடுவது பள்ளிகளில் பெண் குழந்தைகள் சேர்க்கை குறைவு குறைவு பள்ளிகளில் குறைந்த தடக்கவைப்பு வீதம் மற்றும் IIT இடை நிற்கும் விதிகள் பெண்களின் பொருளாதார வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் சமூகத்தின் த~ சமூக~ சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று மனித உரிமைகளை முன்னே~ முன்னெடுக்கும்போது அதன் வளர்ச்சியின் போது பெண் மேம்பாடு அவசியமாகும் நடைமுறைகள் ஒவ்வொன்றும் நீடித்த நிலையிலான வளர்ச்சிக்கு பெண்கள் முன்னேற்றம் மேம்பாடு மற்றும் பாலின சமத்துவம் அடைவது ஆகியவை அவசியமாக காரணமாகின்றது பெண்களின் பொருளாதார மேம்பாட்டு பெண்கள் பாலியல் சமத்துவம் பெறுவதற்கு உரிமைகளை அடைவதற்கும் வழிவகுக்கின்றது பெண்களை பொருளாதார முன்னேற்றம் அடைய செய்வது உலகில் பாலினை இடைவெளிகளை குறிப்பது நீடித்து இலக்கை அடைய உதவுகின்றது பொருளாதார மேம்பாட்டு அடைகின்றது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி கல்வி இலக்கியங்கள் அடைவதன் மூலம் பெண்களால் பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் மூன்று அல்லது அதற்~ அதற்கு மேலான பெண்கள் ஒரு நிறுவனத்தின் செயல்பாடு~ செயல்படும் போது அதனை பரிமாண~ பரிமாணங்களை அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைந்தது சட்டங்களின் பாலின வேறுபாடுகள் காணப்படுவது வளரும் மற்றும் வள~ வளநாடுகளின் பொருளாதார பெண்களின் பாதிக்கும் பொருளாதாரத்தையும் பெண்களையும் பாதிக்கும் உலக தொழில் சந்தைகள் பெண்கள் பங்கேற்றால் வாய்ப்பு குறைவாக உள்ளது ஆண்களை விட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக உள்ளது மு~ முறைசாராக மற்றும் பாதிப்~ பாதிக்கப்படக்கூடிய வேலைகளில் பெண்கள் அதிகமாக பணி~ பணிபுரிகின்றனர் உலக அளவில் ஆண்களை விட பெண்கள் குறைவான ஊதியம் வழங்கப்படுகின்றது பெண்கள் சமமாக சமமற்ற பொறுப்புணர்வுடன் ஊதியம் பெறாமல் வீட்டு பராமரிப்பு பணிகளை பார்~ பார்க்கின்றனர் ஊதியம் பெறாத ஊதியம் ஊதியம் பெறாத பராமரிப்பு பணி அவசியமாகும் ஒன்றறே ஆனால் அதை பொருளாதார செயல்பாடுகளோ அங்கீகரி~ முனை~ கணக்கிடுவதோ அல்லது இல்லை பெண்கள் தொழில் தொழில் மு~ முறைகளை திரு~ குறைகின்றன மேலும் அவர்கள் தொழில் தொடங்குவதிலும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகின்றது நிதி நிறுவனங்களின் வங்கி~ வங்கிகளையோ ஆண்களை விட பெண்கள் குறைவாக அணுகுகின்றனர் பெண்களின் இந்தளவு சமூக பாதுகாப்பை பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு பணிபுரியும் இடங்களில் வன்முறைகள் மற்றும் துன்புறுத்தல் போன்ற பிரச்சனைகளை பெண்கள் வயது பெண்களுக்கு வயது இருப்பிடம் வருமானம் சமூகநிலைகள் போன்றவற்றை பொருட்படுத்தாமல் ஏற்படுகின்றனில் இந்திய சமூக பன்முறைகளை ஓ~ ஒற்றுமைக்கு பெயர் பெற்றது இந்திய சமூகத்தைப் போலவே வேறுபட்ட சமூகத்தின் பல விதமான பிரிவினையை பெற்ற இந்த சமூகத்திற்கு சமூக சமத்துவமின்மை நிலவு~ நிலவுகின்றது இது பெண்கள் பட்டியலில் சாதி பட்டியல் பழங்குடியினர் குழந்தைகள் ஏழை நிலமற்ற விவசாயிகள் ஆகியோரை பலவீனமாக பிரிக்கின்றது அவர்கள் பண்டைய காலத்திலேயே ஆதிக்கம் செ~ செலுத்தும் பிரிவின் கைகளில் சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் பாகுபாட்டை எதிர்கொண்டிருந்தனர் மேலும் உரிமைகள் மற்றும் நீதி~ நீதிக்கான அவர்களின் போராட்டம் த~ தனிமைப்படுத்தப்படுகிறது மற்றும் பலவீனம் பலவீனமான குழுவிற்கு எதிரான முந்தைய பா~பாகுபாட்டை போலவே வா பழைய பழையது சுருக்கம் பெண்கள் அதிகாரம் மற்றும் அது தொடர்பாக பிரச்சனைகளை இப்போது உலகளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது தனிப்பட்ட உரிமையும் சமூக சமூகம் சம~ சமத்துவம் அரசியல் சக்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவை பெண்ணு பெண் அதிகம் அதிகாரங்களின் அம்சமாகும் உலகின் வளர்ச்சி மற்றும் வ~ வளரும் நாடுகள் பெண்களுக்கு உண்மை~ உண்மையின் நிலையை செயல்படுகின்றது உலகமும் மொத்த மக்கள் தொகை ஐம்பது சதவீதம் பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்த உலகம் இந்த உலகம் பெண்களை மேம்படுத்த அடை செய்யாமல் உலகம் அமையவும் செழிப்பையும் நம் கற்பனை செய்யக் கூடா செய்~ செய்து கூட பார்க்க முடியாத ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு சுய சித்தனையுடன் அதிகாரம் பெற்ற பெண்கள் மற்~ மாற்றுவது அனைவருக்கும் பொறுப்பாகும் பல விதமான சந்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அறிமுகம் ஒரு தந்தை என்றாலும் நாம் கண்முன்னே வரும் பல விதமான அஹ் மளிகை பொருட்கள் ஆடை மின்னும் பொருட்கள் போன்ற பல்வேறு வகையான பொருட்கள் மக்கள் சந்தையில் வாங்குகின்றன கடைகளில் பல விதமான தயாரிப்புகளை சேக~ சேகரித்து வைத்து அதனை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் எனவே பலர் காலமுறையின் படி ஒரு சந்தை என்பது வாங்குபவர்கள் விற்பவர்கள் மற்றும் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதிலும் இந்~ இந்தியா முன்னை விட இப்~ இப்பொழுது பெரும் பங்கு ஏற்பட்டிருக்கிறது வீடே உலகமா நினைச்சு வாழும் ஒரு பொண்ணு கல்யாண ஆன மறுநாளே புருஷன தூக்கி எறிஞ்சிட்டு படி தாண்டி போறா ஏன் போறா அவ வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தது வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை விஜயபுரம் அக்ரஹாரத்துல ஆரம்பிக்குது நளினி இந்த கதையோட heroine அவ அப்பா பேரு விஸ்வநாத ஐயர் அவளுக்கு அம்மா இல்ல அவ சித்தி பேரு சின்னம்மா நளினியோட அம்மா இறந்து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 அதுக்காக கருப்பும் இல்ல மாநிறமா இருப்பா ஆனா முகத்துல ஒரு குறுகுறுப்பும் அசைவுல ஒரு அழகும் இருந்தது சாயம் போனா பச்சை color பாவாடை அந்த பாவாடையில ரெண்டு இடத்துல கிழிஞ்சு தைச்சிருந்தது கழுத்துல பித்தளை கம்பியில கோத்திருந்த பவள மாலை தலைக்கு எண்ணெய் வச்சு பல நாள் ஆச்சு நெத்தியில பொட்டு இல்ல கையிலோ கால்களிலோ நகை இல்ல கண்ணாடி வளையல் கூட அவள் போடல ஆனா பார்க்க அழகா இருந்தா ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் அவளோட வாய் சிவப்பு வளையமா திறந்து மூடும் நளினியோட அப்பா விஸ்வநாத ஐயர் post office ல தந்தி குமாஸ்தாவா வேலை பார்க்கிறாரு ஊர்ல உள்ள கல்யாணம், சாவு, நல்லது, கெட்டது, லாபம், நஷ்டம் எல்லாத்துக்கும் அவர்தான் தந்தி அனுப்புவாரு இப்படி எல்லா செய்திக்கும் தந்தி அனுப்பி அனுப்பி அவர் மனசு நல்லது நினைச்சு சந்தோஷமும்படாது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 ஆனா இதெல்லாம் ஊருக்குத்தான் அவருக்குன்னு வரும்போது அவரால அப்படி இருக்க முடியாது கொஞ்சம் கோபமும் ஆத்திரமும் உள்ள மனுஷன்தான் மனைவியை இழந்து நாலஞ்சு வயசு கூட நிரம்பாத சின்னப் பொண்ணு நளினிய வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்ட விஸ்வநாத ஐயர் நல்ல இடம் பார்த்து பொறுப்பு தெரிஞ்ச பொண்ணா வேணும்னு தேடி சின்னம்மாவ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு சின்னம்மா சுபாவத்துல கெட்டவ இல்ல அவ பிறந்த வீடு ஒரு ஏழ்மையான குடும்பம் ஆனா உறுப்பினர்கள் அதிகம் உள்ள குடும்பம் அதனால பிறந்த வீட்டுல சிடுசிடுன்னு சதா சண்ட போட்டுக்கிட்டே இருந்தாதான் அதாவது வீட்ல உள்ள எல்லார்கூடவும் ஓயாம சண்ட போட்டாதான் ஒவ்வொரு வேலையும் அவ வயிறார சாப்பிட முடியும் ஏன்னா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 அதனாலேயே இவ எல்லார்கூடவும் சண்டை போட்டு கத்துவா அப்பதான் இவ வயிறார சாப்பிட முடியும் அதனால வாழ்க்கையே போர்க்களம் போராடி தான் எல்லாத்தையும் பெறணும் அப்படின்றத சின்னம்மா அவரோட சின்ன வயசுலயே தெரிஞ்சுகிட்டா அவளோட பதினாறு வயசுல அவளுக்கு ஒரு வரன் வந்தது அதுதான் விஸ்வநாத ஐயர் சம்மந்தம் நல்ல வசதியான பணக்கார இடம் ஆனா ரெண்டாந்தாரம் இருந்தாலும் பரவாயில்லை பிறந்த வீட்டிலே எல்லாத்துக்கும் போராடுற மாதிரி அங்கே போராடத் தேவையில்லை வசதியா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு விஸ்வநாத ஐயரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தா சின்னம்மா சின்னம்மா நல்ல சிவப்பு நிறம் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே சின்னம்மா நல்லா வசதியா இருந்தா ஏகப்பட்ட நகைகளை போட்டுக்கிட்டா விலை உயர்ந்த பகட்டான பட்டு சேலைய கட்டிக்கிட்டா விஸ்வநாத ஐயர் ரொம்ப நல்லவரு சாது இங்க சண்டை போடவோ கத்தவோ தேவையில்ல அவ கோபப்படாமலே அவளுக்கு எல்லாம் கிடைச்சது இருந்தாலும் அவளுடைய பிறந்த வீட்டு பழக்க வழக்கம் அவள விட்டு போகல கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு நளினி கோச்சுக்கிட்டாலும் அடிச்சாலும் அழுக கூட தெரியாது அவளுக்கு உன்ன உன் சித்தி கொடுமைப்படுத்துறா அப்படீன்னு யாராவது சொன்னா கூட அதக்கூட புரிஞ்சுக்க தெரியாது அவளுக்கு அப்படி இருந்தும் நளினிய பார்க்கும் போதெல்லாம் சின்னம்மாவுக்கு கோபம் பயங்கரமா வரும்

நல்ல dress உ போட்டு விடாம இருந்தான்னு சொல்ல முடியாது உண்மைய சொல்லணும்னா அவள சிங்காரிச்சுக்கவே அவளுக்கு நேரம் பத்தல இதுல எங்க நளினிக்கு அலங்காரம் பண்றது சின்னம்மாவ குத்தம் சொல்லியும் ஒரு பயனும் இல்ல மனுஷ சுபாவமே அப்படித்தான் இருக்கு சில பேருக்கு ஏன் எதுக்குன்னு தெரியாமலயே சில பேரப் பார்த்தா கோபம் கோபமா வரும் அவங்க மேல வெறுப்பக் கொட்டுவாங்க அது மாதிரிதான் சின்னம்மாவும் நளினிக்கு கனவுல கூட சின்னம்மா கெடுதல் நினைச்சது கிடையாது ஆனா நளினிய நேர்ல பார்த்துட்டா அவ்வளவுதான் காளி மாதிரி மாறிடுவா சின்னம்மா காலங்கள் ஓடுச்சு சின்னம்மா மாசம் ஆனா அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பேரு ராஜு இப்போ ராஜு குட்டி பையன்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 அந்த அக்ரஹாரத்துல நம்ம நளினிக்கு என்ன பேரு தெரியுமா newspaper எல்லா வீட்டு விஷயமும் இவளுக்கு தெரியும் அதனால இவளுக்கு இந்த பேரு இவளா யார் கூடவும் பேச மாட்டா ஆனா இவ கூட யார் வந்து பேசினாலும் பயப்படாம வெட்கப்படாம தைரியமா பேசுவா ஒருநாள் சின்னம்மா நளினிய கூப்பிட்டா நளினி அடி நளினி எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்னு குரல் குடுத்தா சின்னம்மா ஏன் சித்தி இதோ இருக்கேன் முதல் தடவ நீ கூப்பிட்டதே எனக்கு நல்லா கேட்டது ஏன்னு கேட்டுட்டு உள்ள வர்றதுக்குள்ள எட்டு தரம் கூப்பிடுற அப்படீன்னு சொல்லிக்கிட்டே குதிச்சு குதிச்சு வீட்டுக்குள்ள வந்தா நளினி கழுதை எத்தன தரம் சொல்றது வாசல் திண்ணைல உனக்கு என்ன வேலை எப்ப பார்த்தாலும் உள்ள வெள்ளி கிண்ணத்துல சாதம் பிசைஞ்சு வச்சிருக்கேன் அத ராஜுவுக்கு ஊட்டு அப்படின்னு கோவமா சொன்னா சின்னம்மா நளினி ஒண்ணுமே சொல்லாம ராஜுவ இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு இடது கையில வெள்ளி கிண்ணத்த எடுத்துக்கிட்டு அம்மு சாப்பிடுறியாடா அப்படின்னு கேட்டுகிட்டே சின்னம்மாவ லட்சியம் பண்ணாம நளினி வெளியில போனா நன்னாருக்குடி இந்த பொண்ணு அடிக்கிற கூத்து அப்படீன்னு சின்னம்மா முணுமுணுத்தா அப்போ விஸ்வநாத ஐயர் அடியே வெண்ணீர் எடுத்து வை ஸ்நானம் பண்ணிட்டு office போகணும் அப்படீன்னு கொல்லைப்பக்கத்திலிருந்து குரல் கொடுத்தாரு அதனால சின்னம்மா நளினிய கண்டுக்காம புருஷனுக்கு வெந்நீர் ready பண்ண போயிட்டா ராஜுவுக்கு வெளியில வேடிக்கை காட்டிக்கிட்டே சாப்பாடு ஊட்டுனா நளினி ராஜுவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சான் சரி வீட்டுக்குள்ள போகலான்னு நளினி திரும்பும்போது தெருவுல ஒரு குதிரை வண்டி வந்தது ராஜு அத பாரு குதிரை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டியில யாரு வர்றான்னு பார்த்தா நளினி அவ வீட்டுக்கு எதிர அந்த குதிரை வண்டி வந்து நின்னுச்சு அதிலிருந்து ஒரு வாலிபன் இறங்கினா அவன் நளினி வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டை நோக்கிப் போனான் வண்டிக்காரன் அந்த வாலிபனுடைய பெட்டி படுக்கையோட அவன் பின்னாடி போனான் அப்போ நளினி ராஜுகிட்ட சொன்னா ராஜு அந்த மாமாவப் பாத்தியா பட்டணத்து மாமா அப்படின்னு கொஞ்சம் சத்தமா சொன்னா நளினியோட இந்த வார்த்தைகள் அந்த வாலிபன் காதுல நல்லா விழுந்துச்சு அவன் திரும்பிப் பார்த்தான் அதுக்குள்ள நளினி திரும்பி வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தா கிழிஞ்சு தச்ச சாயம் போனா பச்சைப் பாவாடை போட்டிருந்த ஒரு பொண்ணு கையில ஒரு குழந்தையோட எதிர் வீட்டுக்குள்ள போறதுதான் அவனுக்கு தெரிஞ்சதே தவிர நளினி முகம் அவனுக்கு தெரியல தேவலையே வாயாடி பொண்ணா இருக்கும் போலிருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே நளினியின் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்குள்ள போனான் அந்த வாலிபன் நளினி வீட்டுக்கு எதிர் வீடு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வீடு ரொம்ப நல்லவரு புரோகிதர் கொஞ்சம் நிலபுலன்கள் இருக்கு அதனால வயல் வேலைகளையும் பார்த்துக்கிட்டு புரோகிதமும் பண்ணிக்கிட்டு நிம்மதியா காலம் தள்ளிட்டு இருந்தாரு கிருஷ்ணமூர்த்தி அவர் மனைவி பேரு பர்வதம்மா கிருஷ்ணமூர்த்தி பர்வதம்மாளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவர் பொண்ணுக்கும் நளினி வயசுதான் இருக்கும் கிருஷ்ணமூர்த்தி புரோகிதர் வேல பாக்குறது பர்வதம்மாளுக்கு கௌரவ குறைச்சலா இருந்தது பெரிய company ல பெரிய பதவியில தான் புருசன் வேல பாக்கலேன்னு பர்வதம்மாளுக்கு வருத்தம் பர்வதம்மாளுக்கு ரெண்டு தம்பிங்க பெரிய தம்பி பேரு ஜெயராமன் சின்ன தம்பி பேரு சீதாராமன் ஜெயராமனும் புரோகிதர்தான் சீதாராமன் பட்டணத்தில ஒரு bank ல வேல பாக்குறான் அதனால பர்வதம்மாளுக்கு சீதாராமனைத்தான் பிடிக்கும் அந்த சீதாராமன் தான் இப்ப குதிரை வண்டியில வந்து இறங்குனது அவன்தான் நம்ம நளினி சொன்ன பட்டணத்து மாமா ஒல்லியா உயரமா மூக்கும் முழியுமா அழகா இருந்தான் சீதாராமன் BA படிச்சவன் மேல கணக்கு வழக்குன்னு படிச்சு இன்னும் ரெண்டு மூணு பட்டங்களும் வாங்கினவன் அவனுக்கு bank ல வேலை கிடைச்சு ஒரு வருஷம் ஆச்சு இப்பதான் அவனுக்கு leave கிடைச்சது அதனால அக்கா பர்வதம்மா வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்திருக்கான் அன்னைக்கு காலையில கிருஷ்ணமூர்த்தி வயலுக்கு போயிட்டாரு அதன் பிறகுதான் சீதாராமன் வந்தான் தம்பிய பார்த்த சந்தோஷத்துல பர்வதம்மாவுக்கு கையும் ஒடலை காலும் ஓடலை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 அவ குடும்ப கௌரவம் உயர்ந்த மாதிரி ஒரு நினப்பு அவளுக்கு அதனால அந்த அக்ரஹாரம் முழுக்க தம்பி சீதாராமன் வந்த செய்திய சொல்லி பெருமப்பட்டுக்கிட்டு இருந்தா பர்வதம் அப்போ நளினி வீட்டுக்கும் வந்து அவ சித்தி சின்னம்மாகிட்ட தம்பி சீதாராமன் வந்த செய்தியை சொல்லிட்டு இருந்தா இப்போ செத்த முன்னாடி குதிரை வண்டியிலே வந்து இறங்கினாரே அவரா உங்க தம்பின்னு பர்வதாம்மாளை பார்த்து கேட்டா நளினி ஆமா நீ பார்த்தியோ இல்லையோ பார்க்கிறதுக்கு அழகா இருப்பான் நாழியாறது பாவம் பதினாறு மணி நேரம் ரெயில்ல வந்தா அலுப்பு சீக்கிரம் சமச்சு போட்டா சாப்பிட்டு கொஞ்சம் அலுப்பு தீர தூங்குவான் ஆமா மாமி உங்க ஆத்தில சேமியா இருக்கோ இருந்தா கொஞ்சம் குடுங்கோ அவர் வந்ததும் வாங்கிட்டு வரச்சொல்லி திரும்ப தந்துடுறேன் என்னைக்கும் வராதவன் இன்னைக்கு வந்திருக்கான் நாள் பார்த்து அவர் பக்கத்து கிராமத்துக்கு தொலைஞ்சிட்டாரு மிராசு பண்ண என்னம்மா பண்றது அப்படின்னு சேமியா கேட்க வந்த மாதிரி சீதாராமன் வந்த செய்திய சின்னம்மா வீட்லயும் சொல்லிட்டா பர்வதம்மா ஆனா உண்மையிலேயே அவளுக்கு சேமியா தேவையில்ல சின்னம்மா வீட்லயும் சேமியா இல்ல இருந்தாலும் பர்வதம்மா சொன்னதுக்கு ஏதாவது பதிலுக்கு கேட்கணுமே

இவன் இல்லாம bank ல எல்லாரும் திணறி போவாளோ இல்லையோ சீக்கிரம் போகணும்னுதான் சொன்னான் சரி நான் மதியமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா பர்வதம்மா அவ போன பிறகு சின்னம்மா கேலியா சொன்னா பிரமாதமா தம்பிய பத்தி பீத்திக்கிறதுக்கு வந்துட்டா இங்க அதிசய தம்பி தான் பட்டணத்தில என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும் அப்படீன்னு சின்னம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே நளினி சொன்னா அவர் வண்டியில வந்து இறங்கச்சே நான் பார்த்தேன் நன்னாதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி சின்னம்மாகிட்ட வாங்கி கட்டிக்கிட்டா நளினி பெரிய மனுஷி கணக்கா உட்கார்ந்துண்டு பேசிண்டு இருக்காத போடி கழுதை அண்டாவுல ஜலம் இல்ல கிணத்துல இருந்து இழுத்து கொண்டு வந்து கொட்டு அப்படின்னு நளினிய அதட்டுனா சின்னம்மா நளினி இங்க சீதாராமனப் பத்தி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி அங்க சீதாராமனும் நளினிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு நான் வந்து வண்டியில இருந்து இறங்கச்ச எதிராத்துல ஒரு பொண்ணு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் என்ன பார்த்து பட்டணத்து மாமாவ பார்த்தியாடான்னு தான் இடுப்பு இருந்த குழந்தைகிட்ட கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சீதாராமன் பர்வதாம்மாகிட்ட சொன்னான் ஊருக்கு வந்ததும் வராததுமா பொண்ண பார்த்துட்டியா இனி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு நளினிய பத்தி சொன்னா பர்வதம்மா நல்ல பொண்ணுதான் கள்ளம் கபடம் இல்லாத பொண்ணு மனசுல நினைக்கிறத வாயில சொல்லிப்புடும் சித்திக்கிட்ட மாட்டிண்டு சிரமப்படுறது தங்கமான பொண்ணு இங்க அடிக்கடி வரும் போகும் இப்ப அவ சித்திதான் அந்த வீட்டுல தர்பார் பண்றா அதனால முன்ன மாதிரி வந்து போறதில்ல என்கிட்ட உசுரா இருக்கும் என் பொண்ணும் அவளும் ரொம்ப சிநேகிதம் அப்படின்னு சொன்னா பர்வதம்மா அத்திம்பேர் சாயங்காலம்தான் வருவாரோ அப்படின்னு பேச்ச மாத்துனான் சீதாராமன் அவரு போறதும் வர்றதும் ஒரு நிலையா என்ன போனா போனதுதான் வந்தா வந்ததுதான் ஏதாவது நிலையா சொல்லிபுட்டு போற வழக்கம்தான் கிடையாதே பாவம் உனக்கு பசிக்கிறாப்புல இருக்கு இரு ஒரு நொடியில அடுப்ப மூட்டி சமைச்சு போட்டுடறேன் அப்படீன்னு சொல்லிக்கிட்டே

நளினி பத்தி மேல பேச விடாம பேச்ச மாத்திட்டியே அப்படீன்னு கேட்டா பர்வதம் பின்ன என்ன பண்றது யாரு அந்த பொண்ணுன்னு ஓங்கிட்ட கேட்ட குத்தத்துக்கு அதுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்ட அப்படீன்னு சொல்லி சிரிச்சான் சீதாராமன் இல்ல சரியான ஜோடின்னு என் மனசுல பட்டுது அவளும் ரொம்ப கெட்டிக்காரிதான் உனக்கேத்த கெட்டிக்காரி தான் அப்படீன்னு சொன்னா பர்வதம் எனக்கு அசட்டு பொண்ணு தான் வேணும் கெட்டிக்கார பொண்ண கட்டிண்டு அவஸ்தப்பட என்னால முடியாது அப்படீன்னு சொன்னான் சீதாராமன் அதன் பிறகு சமையலறைக்கு போயிட்டா பர்வதம் சீதாராமன் ஊஞ்சல்ல படுத்திருந்தான் அப்போ வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது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 ஐயோ அப்படீன்னு கத்த நினைச்சவ வாயிலிருந்து சத்தமே வராம அப்படியே நின்னா சாதாரணமா விஜயபுர அக்ரஹாரத்துல போலீஸ்காரங்களுக்கு வேல இருந்ததே கிடையாது அந்த அக்ரஹாரத்துல இருப்பவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க

அவங்களுக்கு கிடையாது அப்படிப்பட்டவங்க இருக்கும் அக்ரஹாரத்துல இன்னைக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அதுவும் ரொம்ப பயந்தவரான ரொம்பவும் நல்லவரான புரோகிதர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வீட்டு முன்னாடி எட்டு போலீஸ்காரங்களும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் வந்து நிக்கிறாங்க அக்ரஹாரத்தில இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும் போலீஸ் கண்டிப்பா கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை தேடிட்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்றது நிச்சியம் முதல் காரணம் அவரு ரொம்ப நல்லவரு தப்பு தண்டாவுக்கு பயப்படுறவரு, இரண்டாவது காரணம் அவரு ஊர்ல இல்ல பக்கத்து கிராமத்துல உள்ள அவர் வயல் வேலைகள பார்க்க போயிருக்காரு அதனால கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை தேடிட்டு போலீஸ் வரலை காலையில இருந்து பர்வதம்மா எல்லார் வீட்டுக்கும் வந்து பெருமை பீத்திக்கிட்டதுல இருந்து அவுங்க வீட்டுக்கு சீதாராமன் வந்தது அந்த அக்ரஹாத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியும் அதனால போலீஸ்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

நான் சும்மாதான்கா வெட்டியா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நானும் சும்மா வெட்டியா தான் இருக்கேன் work ஏதும் போலையா?

ஏதாவது work இருந்தா எங்கன~ எனக்கும் சொல்லுங்க என்ன என்ன work நான் போற அஹ் இடத்துக்கு வர்றியா work க்கு